ஸ்டேஜ் ஒர்க் அதை விட சூப்பரா இருக்கு ஹாட் ல ஹாட் டீன் டிசைன் போட்டு இருக்காங்க. நெறைய ச்சைர்ஸ் இருக்கு.

இது ஒரு கண் செக் பண்ற ஹாஸ்பிடல்னு நெனைக்கிறேன்.

இந்த பெட்ல ஒரு இது விரிச்சுருக்காங்க ஒரு பெட்ஷீட் விரிச்சிருக்காங்க ஒரு துணி அதுக்கு மேல இருக்கு.

இது வந்து ஒரு கேட் வீட்டோட என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் முன்னாடியெல்லா தென்னைமரோ வீட்டுக்குள்ள தென்னை மரம் வச்சிருக்காங்க தண்ணி பாய்ச்சி இருக்கிறதனால தரை ஈரமா இருக்கு.

ஆஆ லெஃப்ட் சைடுல ஒரு பேனர் இருக்கு.

இது வந்து ஒரு ஜிம்மு இங்க.

ஒரு மேன் அதுல ஒரு மனுஷன் உள்ள உட்காந்து இருக்குற மாதிரி இருக்கு.

ரெண்டு பேர் ஒக்காந்துருக்காங்க ஒரு தாத்தா நின்னுட்டுருக்காங்க ரைட் சைடுல யாரோ நின்னுட்டுருக்காங்க மேல ஒரு ப்ளூ அந்த டிராபிக் சிக்னல்குள்ளது இருக்கு.

நெறையங்கள் நெறைய மரங்கள் சுத்தி சுத்தி நெறைய மரங்கள் இருக்கு.

இந்த இடம் வந்து பொன்மனைல இருக்குன்னு போட்டிருக்கு.

இது வந்து எக்ஸலண்ட் டைம்ஸ்னு எழுதிருக்கு.